அவங்க பின்னாடி ஒரு பையன் நிக்கிறா.

இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம்.

அந்த போர்டுக்குள்ளாடி லைட் வச்சு அந்த போர்ட பவர்ஃபுல்லா காட்டுறாங்க.

ஒருதங்க தொப்பி வச்சிட்டு திருவள்ளுவர் சிலையை நோக்கி போறாங்க.

இந்த பேங்கோட என்ட்ரன்ஸ் ஏரியா பிரண்ட்ல ஒரு கார் பைக் நிக்குது.

இது ஒரு பஸ் இந்த பாஸ்க்கு மேல ஏறி நிக்குறாங்க.

இந்த பஸ் ஓடக் பேக்ரவுண்ட் கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய மரம் ஒன்னு நிக்குது.

அந்த என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் மாதிரி போட்டு பலூன் வச்சிருக்காங்க.

இது ஒரு மெயின் ரோடு இந்த மெயின் ரோடு ஆப்போசிட்ல நிறைய கடை டீ கடைல்லா வெச்சிருக்காங்க.

இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு பெரிய மரம் ஒன்னு நிக்குது.

ஒருத்தங்க அத ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க கேமரா யூஸ் பண்ணி.

அது கிட்ட ஒரு கம்பி ஒன்னு இருக்குது.

அந்தப் பையன் ரெட் கலர் ஷூ போட்ருக்கா.

இந்த ரோடு சைடு சைடுல நிறைய பைக்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க.